இல்லை எனக்கு marriage பண்ண போறாங்க அதுக்குத்தான் marriage பண்ணப் போறாங்களா

மாப்பிளை பையன் தான் பையனுக்கு பையனையே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களே நீங்களே ஒரு பையனாச்சே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

ஏன் எதுக்கு என்ன மாப்பிள்ளை என்ன பண்றாரு

மாப்பிள்ளை work தான் பண்ணுவாரு எதுல work பண்றாரு என்ன work பண்றாரு அவரு வந்து பண்றாரு hello ரியா hello என்னாச்சு ரியா மாப்பிளை என்ன work பண்றாருன்னுதான கேட்டேன் நான் ஏதோ ரொம்ப hypothetical question லாம் கேக்கலைல்ல இப்படி யோசிக்கிறீங்க

hello ஆஹ் சொல்லுங்க ஒழுங்கா கேக்கலையா இப்ப கேக்குதா உம் இப்ப கேக்குது

hello

hello ரியா hello ரியா hello என்னாச்சு ஒரு மாப்பிள்ளைதானே பார்த்திருக்காங்க இல்லை பத்து மாப்பிள்ளைய பார்த்து பத்து கல்யாணமா ஒரே நேரத்துல இவ்வளவு யோசனை யோசிக்கிறீங்க மாப்ள என்ன வேலை பார்க்கிறான்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை event management ல work பண்றாரு event management ஆ பரவாயில்லையே super business தான்

இப்படியே என்ன பண்ணுவாரு event management னா எல்லாமே

சரி சரி event management ஓட என்ன CEO என்னென்ன பண்றாங்க உங்க CEO hello ஆஹ் சொல்லுங்க event management அப்படினா அந்த marriage க்கு event எல்லாம் arrange பண்றது

birthday party எல்லாம் arrange பண்றது அதானே உம் உங்க marriage க்கு சொல்லுங்க நாங்களே இது பண்ணி தர்றோம் கண்டிப்பா free தானே நமக்கெல்லாம்

நீங்க வேற friend ஆ போயிட்டீங்க free தான் நான் recommend பண்றேன் உம் ஒரு ரூபாய் தரமாட்டேன் பார்த்துக்கோங்க okay friend ஆ போயிட்டீங்க வேற என்ன பண்றது நான் உங்களுக்கு personal loan arrange பண்ணி தரேன்

friend கிட்ட சொ~ கேட்டு சொல்றேன்

என்ன first நம்ம அதோட procedure எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா நான் பண்ண முடியாது அதை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

இப்ப இதெல்லாம் ready பண்ணி வச்சுக்கோங்க நீங்க நான் ஒரு half an hour இல்லை one hour ல அவங்க வந்து madam கிட்ட சொல்லி உங்களை call பண்ண சொல்றேன் ஆஹ் சொல்லுங்க நான் note பண்ணி வச்சுக்கறேன்

ஆஹ் call பண்ணுவாங்க அவங்க அப்புறம் அப்ப வந்து நீங்க பாத்துட்டு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

இது இப்போ madam ஆஹ் first வந்து உங்களோட name அப்புறம் வந்து சரி அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் personal loan வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து cibil score லாம் இருக்கணும்

okay okay எங்க work பண்ற இப்போ office ல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

ஓ இல்லை உன் புருஷனோட சேர்ந்துட்டு பந்தல் ஏதும் கட்டிட்டு இருக்கியோன்னு நினைச்சுட்டேன்

எந்த office ல work பண்ற என்ன work பண்ற ஏன்னா அதெல்லாம் கேப்பாங்க detail loan க்கு

சரி சரி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

salary ஒரு ten thousand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

ten thousand க்கு எல்லாம் loan தர மாட்டாங்களே

அச்சச்சோ எனக்கு loan வேணுமே அடம் பிடிக்கக் கூடாது minimum இருபதாயிரம் இல்ல இருபத்தஞ்சாயிரமாவது சம்பாதிக்கணும் அப்பதான் வந்து loan தருவாங்க ஓஹோ கொஞ்சம் sound ஆ பேசுங்க

கேட்குதா இந்த மாதிரி வந்து இருபத்தஞ்சாயிரம் இருக்கணும் minimum சம்பளம்

வேற யாராவது அதிகமா salary வாங்குறவங்க அது அவங்க ஏதோ loan ஏதும் வாங்காம அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா கேட்டு சொல்லுங்க என்னோட name ல personal loan எடுக்க முடியாதா உங்க name ல எடுக்க முடியாது அப்படியே எடுத்தாலும் மிஞ்சி போனா வேற எதாவது finance ல try பண்ணலாம் சரி எவ்வளவு loan வேணும்ன்னு சொல்லுங்க அதுக்கு ஏத்த மாதிரி வேணா try பண்ணி பார்க்கலாம் hello

உம் ஆனா இந்த மாதிரி ரொம்ப கம்மியான salary க்கு எல்லாம் நம்ம bank ல ஐசிஐசிஐ பேங்க்ல வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க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 ஆஹ் வேற எதாவது finance மாதிரி சின்னச் சின்ன finance மாதிரி இருக்கும்

அங்க கிடைக்கும் but வந்து

rate of interest வந்து ரொம்ப கூட இருக்கும்

ஆஹ் sixteen percentage, seventeen percentage அந்த மாதிரி போடுவாங்க இப்போ இரண்டு லட்சம் வாங்குனீன்னா இரண்டரை லட்சம் மூணு லட்சம் திருப்பி கட்டும்போது கட்டுற மாதிரி இருக்கும் ஓ வேற வழி இல்லைங்க இப்போ வாங்கித்தானே ஆகணும் அது சரி வாங்கித்தான் ஆகணும் ஆனா ரெண்டு லட்சம் போதுமா என்ன கல்யாணத்துக்கு loan வாங்குனதுக்கு அது போதும் இப்ப போதும் இல்ல plan பண்ணிக்கோ plan பண்ணிட்டு பண்ணு எதுவா இருந்தாலும் அதுவே இப்ப கிடைக்காதுன்னு சொல்றீங்க அப்போ அதுக்கு அதிகமா போச்சுனா இல்லை உனக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்க அண்ணன் வேற யாராவது ஒரு thirty thirty-five salary அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா சொல்லு

அவங்கள்ட்ட வச்சு வேணா move பண்ணி பண்ணிக்கலாம் எனக்கு அப்படி யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்க நீங்க bank ல work பண்றீங்க அப்படின்னுதான் உங்ககிட்ட கேட்டேன் hello ஆஹ் ஆஹ் சொல்லு இல்ல இல்ல எதுக்காக நான் சொல்றேன்னா அந்த அளவுக்கு salary வாங்குறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களோடது வச்சு நம்ம அவங்களோட வச்சு நம்ம move பண்ணலாம் அது அப்படி நீங்க வாங்குனீங்கன்னா அஞ்சு ஆறு லட்சத்து வரைக்கும் கிடைக்கும்

நான் வேணா அப்புறமா பாத்துட்டு வேணா சொல்றேன் அப்புறமா பாத்துட்டு சொல்றியா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

okay வா அப்போ அப்போ நீ அவங்கள்ட்ட வேணா சொல்றியா

hello

ஆஹ் கேட்குது கேட்குது, அவள்ட்ட வேணா நான் சொல்றேன் நீ ஆளுங்களை detail ready பண்ணிக்கோ

உன்னோட detail ல வந்து உனக்கு என்னென்ன detail வேணும்னு நான் இப்ப சொல்றேன் okay வா அந்த detail லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ

normal ஆவே loan க்கு apply பண்ணணும்னா என்னென்ன தேவை அப்படிங்கிறது வந்து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

அவங்க பேசறப்போ நீ அவங்கள்ட்ட சொல்றதுக்கு easy ஆ இருக்கும் okay வா உன்னோட name தேவைப்படும்

correct ஆ name வச்சுக்கோ அதாவது இப்போ உன்னோட name வந்து ஆஹ் என்ன name correct ஆன name ஓ அந்த name வந்து aadhar card ல எல்லாத்துலயுமே அதே மாதிரிதான் இருக்கணும்

அதுக்கப்புறம் வந்து உம் name மு அதுக்கப்புறம் உன்னோட வீட்டு address correct ஆன வீட்டு address உ

நீங்க வந்து அங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க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

சொந்த வீடுதானா அப்ப நீங்க பத்திரம் அந்த மாதிரி வச்சு ஏதாவது try பண்ணலாம்ல

பத்திரம் இல்லாமல் வீட்டுல எப்படிங்க இருக்கீங்க பத்திரம் இருக்கு ஆனா அதுல கொஞ்சம் problem லாம் இருக்கு அதனால அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது

ஆஹ் என்ன problem ஆச்சு பத்திரத்துல சொல்லுங்க அது எங்க தாத்தாவோட தாத்தாவோட name இருக்கு அதுல அதை இன்னும் மாத்தல அதான் problem தா~ உங்க தாத்தாவே போய் சேருற மாதிரிதான் இருக்காரு இதுல

அவரோட death certificate கூட இல்ல அதனால அது எதுவுமே பண்ண முடியாது இப்போ

இப்ப வந்து இப்ப நீ வேலை பாக்குற பத்தாயிரம்தான் சம்பளம் வாங்குற அதுக்கு உன்னால ஒன்றரை லட்சமோ ரெண்டு லட்சமோ தான் loan apply பண்ண முடியும்

okay வா அதைத் தாண்டி நீ வந்து பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேற ஏதாவது option இருக்குன்னா யோசிக்கணும் finance வந்து ஒரு பெரிய network

okay வா அப்படி இருக்கறப்போ அது சம்பந்தமா நீ நிறைய details லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே first தெரிஞ்சுக்கணும்

so அப்படிங்கிறப்போ நீ என்ன அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்ப உங்களோட ப~ இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆஹ் i mean உங்களோட பத்திரம் எல்லாம் correct ஆ இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்க bank ல move பண்ணலாம் உம் ஆனா அது correct ஆ இல்லையே correct ஆ இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க அதெல்லாம் correct ஆ வச்சுக்கோங்க இனிமே தாங்க அதெல்லாம் சரி பண்ணணும் அதெல்லாம் சரி பண்ணியே வச்சுக்கோங்க சரியா அப்பனாதான் ஒரு ஒரு idea இல்ல அப்படின்னா இன்னொரு idea க்கு வந்து move பண்ணி பண்ண முடியும்